இங்க ஒரு பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு பாத போகுது.

இந்தப் பாதைக்கு பக்கத்துல ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க் வெள்ள கலர்ல இருக்கு.

அவருக்கு பின்னாடி ஒரு கடிகாரோ இருக்கு.

இந்த நாலு டேபிளியு டிஃப்ரென்ட் டிஃப்ரென்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணிர்க்காங்க.

இங்க பால்ஸ் பக்கத்துல ஒரு பைய நின்னுட்ருக்கா அவ ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்ருக்கா.

இந்த செட்டுக்கு பின்னாடி ஒரு கோல்டன் கலர் ஷீ ஷீட் வந்து--

நெறைய மரோ இந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல இருக்கு.

பொன்னு ரெட் கலர்ல டிரஸ் பண்ணிருக்கு.

மேடைக்கு பின்னாடி டெக்கரேஷன் பண்ணி இருக்காங்க.

இது ஒரு பேங்க்கு நறைய பேர் உள்ள உக்காண்ட்ருகாங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கவர்ல பெட்சீட்லா உள்ள போட்ருக்காங்க.

இங்க இருந்து பாக்ககுள்ள சன் டைரக்ட் ஃபிளக்ஸ் போர்ட் தெரியிது.

அதுல பிளாக் கலர் ஷர்ட் போட்ருக்கவ செல்ஃபி எடுத்துட்ருக்கா

அதுக்கு முன்னாடி ஒரு மரோ ஒன்னு இருக்கு.

இங்க ரோட்ல ஒருத்தவர் நடந்துட்டு வந்துட்ருக்காரு.

கீழ டைல்ஸ்ல ப்ளாக் அண்ட் ஒய்ட்ல டைல்ஸ் போட்ருக்காங்க.

வால் சீலிங்குல ஒய்ட் கலர் ஆரஞ்ச் கலர் லைட்டிருக்கு .

முன்னாடி அழகுக்காக பூ தொட்டிலா வச்சிருக்காங்க.

வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரோ ஒன்னு இருக்கு.

கண்ணாடியாலயே அழகா பண்ணிருக்காங்க அதுக்கு பக்கத்துல நெறைய மரோலா இருக்கு ஃபுல்லா சுத்தி பெரிய மலலா இருக்கு.

பக்கத்துல நெறைய ஃபளக்ஸ் போடு வச்சுருக்காங்க.

அத ஒரு கயித்தாள கட்டி இருக்காங்க.

அந்த கயிறு கிரீன் கலர்ல இருக்கு.

அதற்கு பக்கத்துல அதுக்கு தேவையான சாப்பாடு இருக்கு.

இந்த சைடு வீட்ல ஒரு தெர ஒன்னு போட்டு வச்சுருக்காங்க.

ஒரு பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் நிலத்தில் உள்ளது.

அதன் அருகில் ஒருவர் அந்த பில்டிங்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்.

மேல ஃபால் சீலிங்ல லைட்டு ஏ_சி போட்டு வச்சுருக்காங்க.

கீழ டைல்ஸ் இருக்கு. அது ஒயிட் கலர்ல இருக்கு.

இந்த துணிக்கடையில சின்ன பசங்களுக்கு தேவையான துணிகளும் பெரியவங்களுக்கு தேவையான ட்ரெஸஸும் இருக்கு கீழ் ட்ரேக்ல சின்ன பசங்களுக்கு தேவையான துணிகள் இருக்கு.

ரெட் கலர் ஸொட்ரு இருக்கு அது பெரியவங்க யூஸ் பண்ற ஸொட்ரு .

இதுக்கு முன்னாடி நறையா வீடெல்லா இருக்கு.

இதுக்கு பக்கத்துல நறிய மரோலா பக்கம் பக்கமா அப்படியே இருக்கு.

இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொளோ இருக்கு.

கீழ ஒரு ஸ்கூட்டர் ஒன்னு நிக்கிது.